இதுல ஒரு மெக்கானிக் செட்டோட உள்ளமைப்பு குடுத்திருக்காங்க.

வெளியில உக்காருறதுக்காக ஒரு பெஞ்சும் டெஸ்க்கும் போட்டு வச்சிருக்காங்க.

இதுல ஒரு நர்சரியோட ஃபோட்டோ குடுத்துருக்காங்க.

நல்ல கண்ண கவர்ற மாதிரி அருவி பாஞ்ஜி ஓடுது.

இதுல ஒரு எலக்ட்ரீசன் கடையோட உள்ளமைப்பு கொடுத்திருக்காங்க.

இந்த ரேக் ஃபுல்லா நெறயா ஐட்டம் செட் செட்டா அடுக்கி வச்சிருக்காங்க.

அங்க டி_வி சேர்ஸ் மிஷின்ஸ் எல்லாமெ வச்சு அந்த கடையிலெ இருக்குது.

இதுல ஒரு ஹாஸ்பிட்டலோட உள்ளமைப்பு குடுத்திருக்காங்க.

இந்த போட்டோல ஒரு ஸ்டேஜ் குடுத்துருக்காங்க.

இந்த ஸ்டேஜ்ல நெறய குட்டி பாப்பாங்கலாம் அழகா டான்ஸ் ஆடிகிட்டு இருக்காங்க.

தூரத்துல அழகா குட்டி குட்டியா வீடுங்கள்ளா இருந்து ஒரு சின்ன கிராமம் தெரிது.

சைட்ல நல்லா அழகா செடியேல்லா வச்சு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் குப்பைல கெடக்குது.

இந்த ஏரியா சுத்தி பெரிய பெரிய மலையெல்லா தெரியிற மாரி சூப்பரான வியூ இருக்குது.

டிரை கிளீனிங் வெட் வாஷிங் ஸ்டீம் ஐயனிங் அப்படின்னுலா எழுதி முன்னாடி ஒரு ஃபோர்டு வச்சிருக்காங்க.

இதுல ஒரு செக் போஸ்ட் மாதிரி கேட் குடுத்துருக்காங்க.

பச்ச பசேல்னு அழகா மரச்செடியெல்லா அங்க சுத்தி வெச்சிருக்காங்க.

அந்த ரூம்ல படுக்கறதுக்காக ஒரு கட்டிலு உட்காரத்துக்காக ரெண்டு சேரெல்லா போட்டு வச்சிருக்காங்க.

ஒரு எம்_டி ஒரு பல்சர் பைக் அங்க பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.

இந்த ஃபோட்டோல ஒரு வீடு குடுத்திருக்காங்க.

இதுல ஒரு அழஹான வீட குடுத்துருக்காங்க.

அஞ்சி லேடிஸ் அந்த கார்டன்ல ஒரு மூலைல ஒக்காண்டு வொர்க் பண்ணிகிட்றுக்காங்க.

ரெண்டு பேரு வெயிட் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நின்னுட்டுருக்காங்க.

இதுல ஒரு கோவிலோட உள்ளமைப்பு கொடுத்துருக்காங்க.

ரெட் கலர் டிரஸ் போட்ட ஒரு பூசாரி அந்த செலைங்களுக்கெல்லா பூச போட்டுட்ருக்காரு.

இந்த செலங்கெ கழுத்துலலா நெறைய மாலையெல்லா மாட்டி போட்டிருக்காங்க.

அங்கொரு கேக் இருக்கு அந்த கேக் மேல ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பாஸ் அப்டின்னு எழுதிருக்கு.

இதுல நெறைய மரமெல்லா நட்டு வச்சிருக்க மாரி ஒரு போட்டோ குடுத்திருக்காங்க.

இங்க இருக்க செவரெல்லாம் ஒழுங்கா பராமரிக்காம திட்டு திட்டா ஒரு மாதிரி இருக்குது.

இந்த நக கடையோட பேரு வைஷாலி ஜூவல்லர்ஸ் .

ங்க நகையெல்லாம் போட்டு ஒரு பொண்ணோட பேனர் சைடுல ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க.

இந்த காஃபி ஷாப்போட பேரு டிஃபரண்ட் லாங்குவேஜஸ்ல எழுதி பெரிய போர்டா மாட்டியிருக்கு.

இதுல ஒரு கடையோட உள்ளமைப்பு குடுத்துருக்காங்க.